க்ஸ்ஃபிக் ல் கணிதத்தை சேர்த்தல் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்குத் தங்களை வரவேற்கிறேன் இந்த டியூட்டோரியல் இல் இந்த வரைபடத்தை உருவாக்குவது பற்றி காண்போம்
இரண்டாம் தொகுதியில் உள்ள கணித கூற்றை பார்க்கவும்
இந்த டியூட்டோரியல் க்குப் பிறகு உங்களால் எந்த கணித கூற்றையும் இணைக்க முடியும்
பீட்பேக் டயாகிராம்ஸ் த்ராக் க்ஸ்ஃபிக் டியூட்டோரியல் இல் உருவாக்கிய இந்த வரை படத்தில் இருந்து முன் ஸ்லைடு ல் பார்த்த வரை படத்தை உருவாக்கலாம்
நீங்கள் கண்டிப்பாக அதை முடித்த பிறகே இதை கற்க வேண்டும் இப்போது இந்த டியூட்டோரியல் ஐ கற்க தேவையான மென்பொருட்களைப் பார்ப்போம்
க்ஸ்ஃபிக் ன் வெர்ஷன் 32 பாட்ச் லெவல் 5 ஐப் பயன்படுத்துகிறேன்
லேடக்கும் அதை கையாளும் திறனும் கூட தேவை
பிம்பங்களை வெட்டி சரிசெய்யும் மென்பொருளும் தேவை
பிடிஎஃப்கிராப்
லினக்ஸ் மற்றும் மாக் ஒஸ் எக்ஸ் இல் வேலை செய்கிறது
அதை பின்னர் காணலாம்
விண்டோஸ் இல் பிரிஸ் வேலை செய்வதாக சொல்கிறார்கள்
அதைப்பற்றி இங்கு சொல்லவில்லை
க்ஸ்ஃபிக் க்கு வருவோம்
பைல் ஐ முதலிலும் பின் ஒப்பன் ஐயும் தேர்வு செய்யலாம்
பட்டியலை ஸ்க்ரோல் செய்தால் feedbackபிக் என்ற பைல் ஐக் காணலாம்
இது க்ஸ்ஃபிக் ல் பீட்பேக் டயாகிராம் என்ற பாடத்தில் உருவாக்கப்பட்டது
இதை சொடுக்கலாம்
இந்த பெட்டியின் உள்ளே படத்தைக் காணலாம்
இதை திறப்போம்
இதை உள்ளே கொண்டு வருவோம்
அணுகி பெரிதாக்கியும் காண்போம்
பைல் ல் உள்ள சேவ் ஏஎஸ் தேர்வை பயன்படுத்தி இந்த படத்தை மாத்ஸ் என சேமிக்கலாம்
சேமிப்போம்
mathsபிக் என்ற பைல் இப்போது உள்ளது
எடிட் ஐ தேர்ந்தெடுத்து பிளான்ட் என்ற உரையை சொடுக்கலாம்
சொடுக்கியை இங்கே கொண்டு போகிறேன்
இதை நீக்கிவிட்டு உள்ளிடுகிறேன்
ஜி frac ஸ் ஓவர் ஸ் 1 டைப் செய்யும் போது சொடுக்கி பெட்டியில் உள்ளதா என உறுதி செய்யவும்
பிளாக் இன் முன்னிருப்பு மதிப்பு நார்மல் அதை ஸ்பெஷல் என மாற்றவும்
டோன் ஐ சொடுக்கவும்
உரை நீளமாக இருப்பதால் அது பிற உள்ளீடுகளை ஆக்கிரமிக்கிறது
ஆகவே இதை வெளியே கொண்டு வந்து அதனுடன் வேலை செய்யலாம்
இங்கே சொடுக்குகிறேன்
கிரிட் மோடு ஐ தேர்ந்தெடுக்கிறேன்
செய்யும் திருத்தங்கள் நமக்கு திருப்தி அளித்தவுடன் அதை திருப்பி பெட்டிக்கு நகர்த்தலாம்
பைல் ஐ சேமிக்கலாம்
கம்பைண்ட் பிடிஎஃப் ஆண்ட் லேடெக்ஸ் பைல்ஸ் ஐ பயன்படுத்தி எக்ஸ்போர்ட் செய்யலாம்
பைல்
எக்ஸ்போர்ட்
கம்பைண்ட் பிடிஎஃப் ஆண்ட் லேடெக்ஸ்
எக்ஸ்போர்ட் செய்யலாம்
ஒரு பிழை செய்தி வருகிறது
அது பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம்
டெர்மினல் க்கு செல்வோம்
எல்எஸ் lrt என டைப் செய்வோம்
இதில் பைல் களின் பட்டியலைப் பெறுகிறோம்
சமீபத்தில் பயன்படுத்தியது அடியில் இருக்கும்
கடைசி இரண்டு பைல்கள் mathspdf t மற்றும் mathsபிடிஎஃப் ஆகும்
ஒப்பன் mathsபிடிஎஃப் என்ற கட்டளையை கொடுக்கலாம்
இதை உள்ளே கொண்டு வரலாம்
கணித கூறு இல்லாமல் ப்ளாக் டயாகிராம் ஐக் காணலாம்
இதை மூடலாம்
mathspdf t ஐ ஏற்கெனெவே திறந்திருக்கும் எமாக்ஸ் திருத்தியில் காணலாம்
இதோ இருக்கிறது அதை திறக்கிறேன்
நீங்கள் எமாக்ஸ் ஐத்தான் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என்றில்லை
உங்களுக்கு சௌகரியமான எந்த திருத்தியையும் பயன்படுத்தலாம்
பிக்சர் சூழலை பயன்படுத்தி இருப்பதை காணலாம்
இன்க்ளூட்கிராபிக்ஸ் கலர் ஆகிய packageகளையும் பயன்படுத்தி இருக்கிறது -லேடக் க்கு இந்த தேவையை கவனிக்கச் சொல்ல வேண்டும் இந்த டுடோரியலுக்கு ஏற்கனவே உருவாக்கிய maths bpடெக்ஸ் என்ற பைல் ஐ திறக்கிறேன்
ஆர்டிக்கிள் கிளாஸ் ஐ பயன்படுத்தி இருக்கிறேன்
முன் பார்த்த pdf t பைல் இல் பயன்படுத்தி இருப்பதால் கலர் மற்றும் கிராபிக்ஸ் பேக்கேஜ் களை பயன்படுத்தி இருக்கிறேன்
பக்க எண் வேண்டாம் என்பதால் எம்ப்டி பேஜஸ்டைல் ஐ பயன்படுத்துகிறேன் கடைசியாக mathspdf t என்ற பைல் ஐச் சேர்க்கிறேன்
பிடிஎப்ளாடெக்ஸ் maths பிபி என்ற கட்டளையை டெர்மினல் இல் பிறப்பிக்கிறோம்
maths bpபிடிஎஃப் உருவாக்கப்பட்டதாக செய்தி கிடைக்கிறது
இதை ஒப்பன் maths bpபிடிஎஃப் என்ற கட்டளை மூலம் திறக்கிறோம்
நமக்குத் தேவையான பைல் ஐப் பெற்றுவிட்டோம் இதை அணுகிப்பார்க்கலாம்
கணிதக்கூறு வேலை செய்கிறது என்று தெரிகிறது
அதை மீண்டும் பெட்டிக்குள் நகர்த்தலாம்

அதை சேமித்து எக்ஸ்போர்ட் செய்யலாம்
அது ஏற்கெனெவே தேவையான மொழியிலுள்ளது
எக்ஸ்போர்ட்
இந்த எச்சரிக்கையை மூடலாம்
அதை மீண்டும் கம்பைல் செய்யலாம்
பைல் உள்ள பிடிஎஃப் ப்ரவ்சர் ஐ சொடுக்கலாம்
இப்பொழுது நமக்குத் தேவையான படி கணிதக்கூற்றை பெட்டியில் காணலாம்
ஸ்பெஷல் பிளாக் ஐ தேர்வு செய்யாமல் இருந்தால் என்ன நடக்கிறது என பார்ப்போம்
இங்கு வருவோம்
அந்த உரையை திருத்தி ஸ்பெஷல் பிளாக் ஐ நார்மல் என மாற்றலாம்

டோன்
பைல் சேவ்
பிறகு எக்ஸ்போர்ட் கம்பைல் செய்வோம்
இங்கு வருவோம்
இப்போது நமக்கு வேண்டிய முறையில் இந்த பார்முலா இல்லை மீண்டும் ஸ்பெஷல் பிளாக் ஐ ஸ்பெஷல் என மாற்றலாம்

சேவ் எக்ஸ்போர்ட் மீண்டும் கம்பைல்
நமக்கு வேண்டிய முறையில் இந்த பைல் இருக்கிறது
இந்த பார்முலா வின் தோற்றத்தை இன்னும் மேம்படுத்தலாம்
இங்கே டிஎஃப்ஆரேக் என்பதை பயன்படுத்தினால் இன்னும் நன்றாக வரும்
ஆகவே பிராக் ஐ டிஎஃப்ஆரேக் என மாற்றுவோம்
இங்கே சொடுக்குகிறேன்
பெட்டிக்குள் சொடுக்கியை வைக்கிறேன்
இங்கே ட் ஐ சேர்க்கலாம்
சேவ் எக்ஸ்போர்ட்
மறுபடியும் பிடிஎப்ளாடெக்ஸ் ஆல் கம்பைல் செய்யலாம்
அன்டிஃபைண்ட் கன்ட்ரோல் சீக்வென்ஸ்
dfrac என்ற பிழை செய்தி வருகிறது
லேடக் ஏன் புகார் செய்கிறது
dfrac என்ற கட்டளை ஆம்ஸ்மாத் பேக்கேஜ் இல் உள்ளது
ஆனால் நாம் அதை சேர்க்கவில்லை
maths bpடெக் என்ற பைல் ல் அதை நாம் சேர்க்க வேண்டும் அதை செய்வோம்
எமாக்ஸ் க்கு போகலாம்
usepackageamsmath என உள்ளிடலாம்
பைல் ஐ சேமித்து மீண்டும் கம்பைல் செய்யலாம்
முதலில் வெளியேறுகிறேன்
மீண்டும் கம்பைல் செய்கிறேன்
அது கம்பைலாகிறது
இதை சொடுக்குகிறேன்
பின்னம் இப்போது மிக நன்றாக வந்துள்ளது
நாம் உத்தேசித்த படி கணித கூறுகளை க்ஸ்ஃபிக் ல் உள்ளிடுவதை வெற்றிகரமாக கற்றுவிட்டோம்
லேடக் கட்டளைகளை க்ஸ்ஃபிக் உணர்வதில்லை என்பதை கவனத்தில் கொள்க பிடிஎப்ளாடெக்ஸ் கட்டளைதான் அதை செய்கிறது
கம்பைலேஷன் செய்யும் போது லேடக் கட்டளைகள் சரியாகவும் சீராகவும் இருக்க வேண்டும்
இப்போது இதைச் சுற்றி இருக்கும் காலி இடத்தை எப்படி சரி செய்வது எனக்காணலாம்
டெர்மினல் க்குச் செல்வோம்
maths bpபிடிஎஃப் இப்போது நாம் உருவாக்கிய பைல்
கட்டளையை டைப் செய்யலாம்
பிடிஎஃப்கிராப் maths bpபிடிஎஃப்
வெளியீடு maths outபிடிஎஃப்
ஒரு பக்கம் பைல் எழுதப்பட்டுள்ளது என பிடிஎஃப்கிராப் சொல்கிறது
பிடிஎஃப்கிராப் உள்ளிட்ட பைல் ஐ எடுத்துக்கொண்டு படத்தை சுற்றியுள்ள வெற்று இடத்தை நீக்கி வெளியீட்டு பைல் ஐ எழுதுகிறது
பிடிஎஃப்கிராப் என் கணினியில் ஏற்கெனெவே நிறுவப்பட்டுள்ளது
அது உங்களிடம் இல்லையென்றால் முதலில் அதை நிறுவவும்
இப்பொழுது அந்த ஆட்புட் பைல் ஐ ஒப்பன் maths outபிடிஎஃப் என்ற கட்டளை மூலம் பார்க்கலாம்
அதை உள்ளே கொண்டு வருகிறேன்
இந்த படம் இப்போது கச்சிதமாக பொருந்துகிறது
இங்கிருந்த காலி இடம் முழுவதுமாக நீக்கப்பட்டுள்ளது
இதை நாம் ஆவணங்களில் உள்ளிடலாம்
இதை மூடலாம்
இதையும் மூடலாம்
இதையும்
திரும்பவும் ஸ்லைடு களுக்கு வருகிறேன்
¨Briss என்ற மென்பொருளும் காலி இடத்தை நீக்க பயன்படுகிறது
அது லினக்ஸ் மாக் ஒஸ் எக்ஸ் மற்றும் விண்டோஸ் லும் வேலை செய்யும் என்பர்
அதை நான் மாக் ஒஸ் எக்ஸ் ல் பயன்படுத்தி இருக்கிறேன்
ஆனால் அதை இங்கே காட்டப் போவதில்லை
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
பயிற்சியாக இந்த டியூட்டோரியல் காட்டிய படத்தை இன்னும் சமச்சீராகவும் அழகாகவும் உருவாக்குக
வெவ்வேறான கணிதக்கூறுகளை முயற்சி செய்க
இங்கு சொல்லப்படாத வெவ்வேறு தேர்வுகளை புரட்டுதல் சுழற்றுதல் போன்றவற்றை முயற்சி செய்க வெவ்வேறு படங்களை வரைக
லைப்ரரியை திறந்து பார்க்கவும்
க்ஸ்ஃபிக் தொடர்பான தகவல்களை இணையத்தில் தேடி கண்டறிக
பயனுள்ள பாடங்கள் spoken tutorialஆர்க் இல் கிடைக்கின்றன
அது இதோ உள்ளது
வாட் இஸ் ஆ ஸ்போக்கன் டியூட்டோரியல் என்ற பாடத்தில் அதன் கருத்து விவரிக்கப்பட்டுள்ளது
நான் இங்கு தரவிறக்கியிருக்கும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் கள் மூலம் நீங்கள் லேடக்கை கற்கலாம்
மேத்தமேட்டிக்கல் டைப்செட்டிங் குறித்த டியூட்டோரியல் லேடக் இல் கணிதத்தை உருவாக்குவதை விவரிக்கிறது
டேபிள்ஸ் ஆண்ட் பிகர்ஸ் குறித்த டியூட்டோரியல் லேடக் இல் நடப்பு டுடோரியலில் உருவாக்கிய பட வகைகளை ஆவணங்களில் இருத்துவதை விவரிக்கிறது
இந்த இணையதளம் க்ஸ்ஃபிக் tutorialகள் உட்பட பல பயனுள்ள தகவல்களைக் கொண்டுள்ளது
ஸ்லைடு களுக்கு வருவோம்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் என்பது இந்திய அரசின் மார்ட் ன் நிமைக்ட் ஆல் ஆதரிக்கப்படும் டால்க் டோ ஆ டீச்சர் புரொஜெக்ட் ன் ஒரு பகுதி ஆகும்
இது பற்றி மேலும் அறிய httpspoken tutorialorgNMEICT Intro ஐக் காணவும் உங்களின் பங்களிப்பையும் கருத்துகளையும் வரவேற்கிறோம்
மூல பாடம் கண்ணன் மௌத்கல்யா